இது வந்து கார் மெக்கானிக்கல் கட.

ஒரு கார் வந்து சும்மா நிக்குது ஒரு காரெ மெக்கானிக்கல்காக ஓபன் பண்ணி வச்சிருக்கு வெள்ளை கலர் காரெ .

அதுல ஒரு பையன் வந்து இடுப்புல கை வெச்சுட்டு சும்மா நிக்கியா.

அப்ரோ வெள்ள கலரும் ஆரஞ்சு கலரும் பலூன் கட்டிருக்காங்க.

அப்ரோ இந்த பில்டிங் வந்து வெள்ள கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

சைடுல வந்து மரங்கள் தெரியுது.

இதுல வந்து மரங்கள் நிக்குது நெறைய நெல் வந்து விட்டுருக்காங்க பின்னாடி மலைதெரியுது.

இது வந்து கடையில வந்து கீழ வந்து நிறைய சர்பத் அடுக்கி வச்சிருக்காங்க சோப்பு சப்பாத்தி எல்லா அடுக்கி வச்சிருக்காங்க அடுத்து அந்த எட பாக்குற மிஷின் இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கு.

பின்னாடி வந்து ஜூஸ் அந்த அடுக்கி வெச்சிருக்காங்க அலமாரியில.

அத சுத்தி வேலி அமைச்சுருக்காங்க அந்த சைடுல ஒரு பில்டிங் மஞ்சள் கலர் வீடு தெரியுது அ அப்ரோ மின் கம்பம் தெரியுது.

பக்கத்துல வந்து மரம் தெரியுது. மேல வானம் தெரியுது.